ஜி, அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஜி பகவான் படமெல்லாம் வர்றதுக்கு. பகவான் இப்போதைக்கு கொஞ்சம் அரசியல்லேயும், பிக் பாஸ்லேயும் கொஞ்சம் மும்முரமா இருக்காரு பகவான். பகவான் தான் பிக் பாஸ்ல சம்பாதிச்சிட்டிருக்கிறாரே? உங்கள் நான் அப்பிடி இப்படின்னு பேசிட்டிருக்காரு. அது நம்ப தொகுதி வேலையா அது தான் கொஞ்சம் ரொம்பவே பிஸியா இருக்காப்பல இங்க வர்றதுக்கும் பிக் பாஸ்க்கு திருப்பி அங்க ஊருக்கு போறதுக்கும்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 ஆமாங்க, ஆமாங்க. அப்புறம் அரசியலாயிட்டா ஒரு பெரியாளாயிட்டோம்னா two அது அது இதுக்கப்புறம் தான் பகவா~ இது வரும்னு நினைக்கறேன் நானு மருதநாயகம். மருதநாயகம் எப்பலேந்து எடுத்துகிட்டிருக்காங்க, நீங்க வேற. இந்தியன் two வும் update கொஞ்சம் ஜாஸ்தியா வருது.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 அதுக்கு அடுத்து தான் வந்து இது இது லோகேஷ் நாகராஜ் அவரோடாது விக்ரம் two எடுத்ததுக்கு அப்புறம்தான் கூட இது மாறலாம். ஓ! விக்ரம் two வேற வருதா?

பாக்கலியே தல.

கைதி two அடுத்து வருது. கைதி two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

குழந்தை உக்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரியும், அந்த டீனா போய் கூப்பிடற மாதிரியும் அப்பவே அங்கேயே உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாப்ல.

இருந்தாலும் வேற மாதிரி தரமா செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆமாம் negative character எப்படி approach பண்ணாங்கன்னு தெரியலயே அவருக்கு negative charecter negative character உ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

வெறித்தனமா பண்ணிக் குடுத்துட்டு போயிட்டார் பாத்தீங்களா சூர்யா அந்த scene இப்போ வேற level ல viral ஆயிருக்கு. ஆமாங்க அந்த அந்த வேற. அது மாதிரி ஒண்ணு வாங்கி வெச்சுக்கலாம்னு இருக்கேன். நானும் அதே மாதிரி speaker ர தூக்கி காதுகிட்ட வெச்சுகிட்டு சுத்தலாம்னு வைங்க. அதே மாதிரி cutting கைல அதெல்லாம் போட்டுக்கிட்டு rowdy யா form ஆகலாம்னு பாக்கறீ~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

பகவான் மாதிரி யாராவது வருவாங்கன்ற. பகவான் மாதிரி வந்தா கூட பரவால்ல தல. நஸ்ரியா புருஷன் மாதிரி வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? நஸ்ரியா புருஷனா? ஹம் சரி, சேதுபதியோட வீடே காலி பண்ணிவுட்டு போயிட்டாரு தல. அப்ப சேதுபதி என்ன பண்ணாரு போயி complain பண்ணாரா இல்லயா?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

சந்தானமா? சந்தானம் இல்ல தல, நெத்தில வைப்பாங்கள்ல சந்தனம்.

ஆமா ஆமாம் பார்த்தேன் இந்த subject எடுக்கும் போது நான் கா~ cla~ வகுப்புக்கு போகலை நீங்க வேற doctor ஐ பாருங்க அங்க வந்து doctor உ பாரதின்னு ஒருத்தர் இருப்பாரு அவரைப் போய் பாருங்கன்னு சொல்லி நாடகத்துல இருக்கவங்க மாதிரி ஆமாம் அது நல்லா செமையா இருந்துச்சு அந்த scene உ ஹம் அஹ் இல்ல தல அது அவரோட முன்னாடி படத்துல அவரும் doctor ஆ இருந்திருப்பாருல்ல ஆமாமாங்க. அந்த இந்த படத்துல தர்ம துரைலயா? தர்ம துரை. டாக்டர் தர்ம துரைன்னு ஒருத்தர் இருப்பாரு. போய் அவரைப் பாருங்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவாரு. அப்படிங்களா சரி, சரி, சரிங்க அஹ் அப்ப எல்லா படத்தையும் line ஆ உட்கார்ந்து பார்த்திட்டிருக்கீங்க நீங்க? trailer உ அந்த இதெல்லாம் first போயி அதெல்லாம் தான் பாக்கமாட்டோம். போயி படத்துக்குனா ஏதாச்சும் ஒரு படம் release ஆச்சுன்னா போயி first ஆளா போய் உட்கார்ந்திடுவோம். அந்த ஒரு வேலை இருக்குதுன்றீங்க?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 இப்பக் கூட பாத்தீங்கன்னா இந்த வளர்ந்து கெட்டவனோட ஒரு படம் போலீஸ்காரனா வந்தான். வேற மாதிரி இருந்துச்சு. படம் பேரு தான் மறந்து போச்சு.

அதாங்க cinema industry ல வந்து CD cassette எல்லாம் விக்கக் கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பண்ணானே விஷாலு. விஷால், விஷால். லத்தியா?

ஒரு accused இப்படித் தான் அடிக்கணும்ற மாதிரி அடிச்சு காமிச்சாப்ல பாத்தீங்களா? ஓ! இன்னும் படமே பாக்கலீங்களே. trailer பார்த்தேன். நல்லா இருந்திச்சு ஜி concept உ. என்ன தெரியுமா concept உ அந்த படத்துல வந்து இவன் போலீஸ்காரனா இருப்பான். ஒரு பொண்ணு வந்து compalint குடுக்கும். இந்த மாதிரி harassment பண்றாங்கன்னுசொல்லி, அவன் இப்போதைக்கு நான் எடுக்க முடியாது. நாளைக்கு காலைல வந்து parents சோட பாத்து குடுத்துருங்க அப்படின்னுட்டாங்க. complaint.

அன்னிக்கு night டே வந்து complaint குடுத்தவங்க complaint குடுத்து~ ஒருத்தன் பேர்ல குடுத்துருப்பங்கல்ல? ஆமாம், ஆமாம். அவன் வர மாட்டான். அவனுக்கு பதிலா இன்னொரு villain mass villain ஒருத்தன் வந்துடுவான். அதாவது பழைய படத்துல hero வா நடிச்சவன் தான் அவன் பேர் என்னன்னு மறந்து போச்சு.

அது படம் வந்து ஒரு மொக்கை ஜி hero ஜி அவன் பேர் ஞாபகம் இல்லை ஆனா நல்லா தான் இருக்கும் அவன் இவன் harassment பண்ணிட்டு போயிடுவான், beer bottle எடுத்து வாயெல்லாம் கிழிச்சுவிட்டு போயிடுவான் அஹ் இது மரண வாக்குமூலம் குடுத்துட்டு அந்த புள்ள செத்துடும். அப்புறம் கண்டுபிடிச்சு இவனை யாரு என்னென்னு பார்த்து வெளு வெளுன்னு வெளுப்பான் அந்த scene தான் மரண mass ஆ இருந்துச்சு அந்த படத்திலேயே அந்த shutter ருக்கு அடியில எல்லாம் போய் சண்டை போடுவாங்களே அதுவா? shutter சாத்திக்கிட்டு இல்ல தல. அது வந்து எப்படின்னா வெச்சுக்கோங்களேன் அது அவன் அவன் இவன் வந்து கண்டுபிடிச்சசுட்டான். நம்ம குடும்பத்தோட வெச்சு நம்மளை செஞ்சிடுவாங்க அப்பிடின்னு தெரிஞ்சுகிட்டே அவன் villain group என்ன நினைச்சிருப்பான்னா நம்ப தான் அவனை தூக்கியிருக்கோம் அப்பிடின்னு நினைச்சிட்டிருப்பாங்க சரி, சரிங்க. இந்த concept என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் தான் எல்லா villain groups ஐயும் தூக்கியிருப்பான். ஓ plan பண்ணி பண்ணிருப்பான். station ல இருந்து பழைய weapons எல்லாம் இருக்கும் இல்லீங்க station உள்ள பழைய

அதெல்லாம் வந்துட்டு இவங்களை போட்டு தொவை, தொவை தொவைச்சு எடுத்துட்டு அந்த building ஐ blast பண்ணி வெச்சிருவாங்க. வெடிக்க வெச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்துச்சு.

அதான் வீட்டுல ஒரே full லா movies தான்

படம் கதையெல்லாம் நல்லா ஞாபகத்தில இருக்குது. ஆமாம். ஒரு படம் ரெண்டு படம் பார்த்தா ஞாபகம் இருக்கும் நீங்க ஓயாம படமா பாத்தீங்கன்னா ஆமாம் தல என்ன எல்லா படமும் இப்ப release ஆன மொத்த எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி சரி சரி இங்க நமக்கு time மே கிடைக்க மாட்டேங்குது தல. night shift வேறயா? shift முடிஞ்சு போனோம்னா படுத்து சாப்பிட்டு படுத்து தூங்கினா வேலை முடிஞ்சுச்சு.

போன உடனே பல்லு விலக்கி, குளிச்சுட்டு வந்து படத்தை போடுவேன். வீட்டுல அம்மா காப்பி வெச்சு கொண்டு வந்து தருவாங்க அதுக்கப்புறம் சரி சாப்பிடறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவேன் அதுக்குள்ளாரயே எப்படியோ ஒரு மணி நேரம் ஓடிடும்.

பத்து நிமிஷம், இருபது நிமிஷத்துல அந்த படம் முடிஞ்சுடும் நானும் அப்படியே தூங்கிடுவேன்

தான் தல, என்ன பண்றது? அதிலேயே நான் வந்து fast ஆ எல்லாம் போமாட்டேன் அம்பதுல தான் போவேன் வண்டியில. பத்து நிமிஷத்துல போயிடுவேன், ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனாலே தான் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது எப்படிṅயும் ஒரு அரை மணி நேரமாச்சும் எடுக்கும் அப்ப traffic இல்லேன்னா சீக்கிரம் போயிடுவீங்க.

சீமான், அவரும் வர்றேன் வர்றேன்னு தான் சொல்றாரு ஆனா.

பகவானுக்கெல்லாம் ஆதரவு குடுக்கறாங்க நிறைய பேர், நம்மளும் கொடுக்கிறோம், அப்படியே சீமானுக்கும் ஆதரவு குடுத்தோம்னா அவரும் கொஞ்சம் மேல வந்திடுவாப்ல.

சீமான் வந்துட்டார்னா வெச்சுகோங்களேன் முக்கால்வாசி எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா நடந்திடும் வெற்றி தான்

சீமானே இப்ப இன்னும் ரெண்டு, மூணு

ரெண்டு, மூணு கட்சின்னா என்ன இந்த பாமாகா பாமாகா அது அந்த அளவுக்கெல்லாம் இல்ல நம்மளுக்கு அவங்க தலைவர்கள் பேரைச் சொன்னா தெரியும்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 விஜய்காந்த் அவரெல்லாம் எங்கேன்னே தெரியலைங்க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 ஆமா நடுவுல corona time முன்னாடில்லாம் அவரு trending ல இருந்தாப்புல ஆமாம் selfie எடுத்து photos எல்லாம் போட்டுட்டிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா தான் எதுவுமே வரதுல்ல. ஆமாம். அவரு இருக்காறா? எங்கே இருக்காருன்னே தெரியமாட்டேங்கிதுல்ல ஆமா ரொம்ப busy ஆயிட்டாப்ல போல இருக்கு அவரு? ஒரே foreign ல போய் சுத்திட்டு இருப்பாரோ? இருக்கலாம் தல. வெளிநாடு அவங்களுக்கு என்ன தல? சினிமால நடிக்கும்போதே நல்லா வந்து அள்ளி இருப்பாங்க லட்சக்கணக்கில கோடிக்கணக்கில்அள்ளி இருப்பாங்க சம்பளமா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 நம்மளை மாதிரி ஆளுங்க எல்லாம் வி~ விடிய விடிய வேலை செஞ்சிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் போய் தூங்கணும். எல்லாம் அப்படி தான் இருக்காங்க இவனே எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க.

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு feeling வச்சிக்கங்களேன் correct தான் நம்மளும் போயிடலாம் தல. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க ஊரு ஊரா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 எப்படி நம்ப மல்லையா நம்ப விஜய் மல்லையா மாதிரியா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 கட்டிட்டு நம்ப பாட்டுக்கு இஷ்டத்துக்கு காசை வெச்சு செலவு பண்ணோம்னா தல. ஆமாங்க ஆமாங்க நான் சும்மா அப்படி ஒடறதில்லை தல ஒரு ஒரு வாரம் trip இரண்டு வாரம் trip அது பண்ணிக்கலாம் அது நம்ம கூட idea பண்ணி பண்ணிக்கலாம்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

அப்ப எல்லார் mind லேயும் அப்பா அந்த ஊர் தான் இருக்கும் போல ஆஹ் பட்டாயா எப்படி கண்ணுக்குள்ளாறே வந்து நிக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியா foriegn trip னா அது ஒண்ணு தான். மத்த இடத்துக்குப் போறதுக்கு பேர் ஒரு trip ஆ சும்மா ஏனோ தானோன்னு போயிட்டு வந்திடுவோம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் அது ஒண்ணு தான் தல இருபதாயிரம் ரூபாய் இருந்திருச்சின்னா போயிட்டு வந்துடலாம் தல. up and down flight charge அதுக்கு பத்தாயிரம், பத்தாயிரம்.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

அதுக்கு வந்து எப்படியும் ஒரு ஒன்று ஒண்ணு ஒண்ணே கால் லட்சம் தான் வரும் அந்த budget இருந்திச்சின்னாவே நம்ப தாராளமா போய் சுத்தி பார்த்துட்டு அஹ் வரலாம் தல. நல்லா fun பண்ணிட்டு வரலான்றீங்க. தாராளமா போவோம் தல நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு வாரம் இருந்தோம்னு வெச்சுக்கோங்களேன் அங்க எப்படி rate எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது நமபுளுக்கு. அப்புறம் நம்ம நாட்டு சாப்பாடை தேடி தேடி எங்கெல்லாம் கிடைக்கும்னு அதுவுமில்லாம கைடு ஒருத்தன் வேணும் எப்படி இருந்தாலும் சுத்தி பாக்கறதுக்கு

guide இல்லாம போலாம் தல அஹ் இருந்தாலும் ஒரு guide இருந்திச்சின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் support ஆ இருக்கும்ல அங்க அந்த country யோட rules and regulations ச என்னென்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அங்க எப்படி மத்தவங்கல்லாம் survive பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்

அப்போ idea இருக்கு பட்டாயா போலாம்னு தாய்லாந்து அப்படின்னா போயி சுத்தி பார்த்துட்டு வரணும் தல

தாய்லாந்து அந்த பக்கம் side நான் சொல்றேன் இப்ப தாய்லாந்துக்குள்ள போய் exact ஆ பட்டாயான்னு சொல்லமுடியாது அந்த side ல எங்க இருந்தாலும் okay தான். ஆமாமாமாம்ங்க.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 போய் தமிழை பரப்பலாங்கறீங்க. நம் நாட்டு கொடியை இல்லையோ தமிழை பரப்பிட்டு வரலாம் அந்த side போயிட்டு சைனாலேயோ எங்கேயோ ஒண்ணு தமிழுக்கு தனியா school வச்சு நடத்திட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் mention பண்ணி காமிச்சாப்ல

விடுங்க plan பண்ணிடலாம் விடுங்க ஒரு trip அடிச்சிடலாம்.

கண்டிப்பா தல, கண்டிப்பா வேலையெல்லாம் பரவாயில்லீங்களா உங்களுக்கு வேலையெல்லாம் பரவாயில்லை இப்பதான் time உ ஒரு file ல வர time ஆயி போச்சுங்க. எனக்கும் அது தான் time ஆயிடுச்சு file வர time ஆயிடுச்சுங்க.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

book பண்ணின உடனே call பண்றேன். நீங்க வந்துடுங்க அப்பிடி.